நடுவுல பெரிய ஆறு மாதிரி ஒன்னு ஓடுது.

கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு அப்ரோ நெறைய எல்லக்ட்ரிக் மிஷின்ஸ் இருக்கற மாரி இரு--

அப்றோ ஒயிட் கலர் மெஷின் இருக்கு.

இங்க நறைய ரவுண்ட் டேபிள் ரவுண்ட் சேர்சு இருக்கு இங்க நறையா ரூஃப்ல நறையா அழகா நறைய லைட்ஸ் தொங்கவிட்டுருக்காங்க.

அந்த எடத்துல அந்த பில்டிங்க்ஸ்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் போல் வெச்சிருக்காங்க.

இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளிய ஒரு ரெட் கலர் போர்ட் மாட்டிருக்காங்க.

இந்த போட் ஹவுஸ் பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு.

இந்த கெஸ்ட் ஹவுஸ்ஸ சுத்தி அழகா க்ரீன் கலர்ல செடி மரோங்க இருக்கு.

அதுக்கப்புறோ ஒரு பிளாக் கலர் போர்டு செவுத்தோட அட்டாச் பண்ணி வெச்சிருக்காங்.

இந்த அப்பார்ட்மெண்ட் மேல ரெண்டு வைட் அண்ட் மத்ததெல்லா பிளாக் டோட்டல் எய்ட் சின்டெக்ஸ் வச்சிருக்காங்க.

பாற டீ செடிங்க அழகா இருக்கு.

இந்த எடத்துல நறையா பேரு ப்ளூ கலர்ல ட்ரே வெச்சு அதுல என்னமோ போட்டுட்டு இருக்காங்க.

இது ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கு.